இன்ட்ரோடக்ஷன் டோ ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் ஜியோஜெப்ரா வின் அடிப்படைக்கு அறிமுகம் செய்வோம்
ஜியோஜெப்ரா என்பது ஒரு இலவச கணித மென்பொருள்
இது wwwgeogebraorg தளத்தில் கிடைக்கும்
இன்டராக்டிவ் ஆக இருப்பதால் கணினி சார் பயிற்சிக்குப் பயன்படுவதோடு ஜியோமெட்ரிக் பிகர் களின் ஆல்ஜிபிரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஐயும் மறுதலையாகவும் காணலாம்
ஜியோமெட்ரி அல்ஜெப்ரா கால்குலாஸ் இவற்றை இது ஒருங்கிணைக்கிறது
ஆகவே ஜியோமெட்ரிக் வரைபடங்களை வரையவும் சமன்பாடுகளை உள்ளிடவும் திசையன்கள் மாறிகள் உடன் வேலை செய்யவும் முடியும்
உபுண்டு வெர்ஷன் 1004 எல்டிஎஸ் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 32400 ஆகியவற்றை பயன்படுத்துகிறோம்
ஏற்கெனவே ஜியோஜெப்ரா நிறுவி இருந்தால் உபுண்டு மேனு ஐட்டம் அப்ளிகேஷன்ஸ் எடுகேஷன் அல்லது சயன்ஸ் சென்று ஜியோஜெப்ரா அப்ளிகேஷன் மீது சொடுக்கவும்
ஜியோஜெப்ரா வை நிறுவவில்லை எனில் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் சென்று நிறுவவும்
ஜியோஜெப்ரா விண்டோ வை ஆராயலாம்
இங்கே மேனு பார் டூல் பார் மற்றும் டூல் வியூ கிராபிக் வியூ மற்றும் அல்ஜெப்ரா வியூ குறித்துச் சுருக்கமாக சொல்வேன்
கூடவே இன்புட் பார் கமாண்ட்ஸ் குறித்தும் கூறுகிறேன்
ஜியோஜெப்ரா விண்டோ காண இப்படி இருக்கும்
எல்லா விண்டோ அப்ளிகேஷன்ஸ் போலவே இதற்கும் மேனு பார் இருக்கும்
டூல் பார் என்பது ஜியோஜெப்ரா வின் காம்பாஸ் பாக்ஸ் போல
எந்த கருவி தேர்வாகி பயனுக்கு தயார் என டூல் வியூ காட்டும்
கிராபிக் வியூ தான் ஜியோஜெப்ரா வின் டிராவிங் பாட்
இதில் வரைபடங்களை கட்டுமானம் செய்யலாம்
இது தான் அல்ஜெப்ரா வியூ
டிராவிங் பாட் இல் வரைந்த வரைபடங்களின் ஆல்ஜிபிரேக் எக்ஸ்பிரஷன் ஐ இங்கு காணலாம்
இன்புட் பார் அல்ஜெப்ரா சமன்பாடுகளை உள்ளிட அனுமதிக்கிறது
அவற்றை டிராவிங் பாட் இலும் அல்ஜெப்ரா வியூ விலும் பார்க்கலாம்
இன்புட் பார் இல் ஜியோஜெப்ரா ஆதரிக்கும் கட்டளைகள் இந்த கீழிறங்கும் மேனு வில் கிடைக்கும்
ஜியோஜெப்ரா வில் டிராவிங் பாட் ஐ எப்போதும் காணலாம்
அதை மூட முடியாது
டிராவிங் பாட் இல் கிரிட் ஐ பயன்படுத்த வியூ சென்று கிரிட் ஆப்ஷன் இல் குறியிடலாம்
அதேபோல் பார்க்கவேண்டாம் எனில் ஆக்ஸஸ் ஐ குறி நீக்கலாம்
இந்தப்பயிற்சிக்கு ஆக்ஸஸ் மற்றும் கிரிட் ஐ காட்சியில் வைக்கிறோம்
அல்ஜெப்ரா வியூ அல்லது இன்புட் பார் ஐ மூட விரும்பினால் வியூ சென்று ஆப்ஷன்ஸ் ஐ குறி நீக்கவும்
இன்புட் பார் ஐ இப்போது நீக்கலாம்
டூல் பார் இன்னும் அதிக விவரங்கள் உள்ள காம்பாஸ் பாக்ஸ்
ஒரு டூல் ஐ பயன்படுத்த அதன் மீது சொடுக்கவும்
டார்க் ப்ளூ போர்டர் ஒன்று ஐட்டம் சுற்றித் தெரிவது அது தேர்வாகி இருப்பதை காட்டும்
பெயரையும் பயன்பாட்டு குறிப்புகளையும் டூல்வியூ வில் காணலாம்
மூவ் டிராவிங் பாட் வலது கோடியில் உள்ள டூல் ஐட்டம்
அதில் கிளிக் செய்து பின்னர் டிராவிங் பாட் இல் க்ளிக் செய்யவும்
இடது பட்டனை அழுத்தி எடுத்துச் சென்று டிராவிங் பாட் ஐ தேவையான இடத்துக்கு நகர்த்தவும்
காம்பாஸ் பாக்ஸ் ல் பென்சிலுடன் துவக்கினால் ஜியோமெட்ரி இல் பென்சிலால் ஒரு புள்ளி வரையலாம்
இங்கே பென்சில் கருவிகள் உள்ளன
டூல் மூலையில் தெரியும் சின்ன சிவப்பு முக்கோணத்தை சொடுக்க எல்லாப்பென்சில்கள் பாயிண்ட் டூல்ஸ் ஐயும் காணலாம்
இதே போல் டூல் ஐட்டம்ஸ் இல் அடுத்த செட் கோடுகளுக்கானது
பின் இவை செங்குத்து கோடுகள் சமவெட்டி பல்கோணம் வட்டங்கள் போன்றன
இந்த டுடோரியலில் புள்ளிகள் வட்டப் பகுதி இணை மற்றும் செங்குத்து கோடுகள் வரைவது பொருட்களை அளப்பது ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றுவது மற்றும் பைல் ஐ சேமிப்பது பற்றிக் கற்கலாம்
புள்ளிகளை வரையலாம்
நியூ பாயிண்ட் தேர்வு செய்து டிராவிங் பாட் இல் எங்காவது சொடுக்க புதிய புள்ளி கிடைக்கும்
பாயிண்ட் டிராவிங் பாட் இல் மட்டுமின்றி அல்ஜெப்ரா வியூ விலும் தெரிவதைக் கவனிக்கவும்
டிராவிங் பாட் இல் வரையப்பட்ட டூல் ஐட்டம்ஸ் அனைத்தும் ஜியோஜெப்ரா வில் ஆப்ஜெக்ட் எனப்படும்
புள்ளி ஆம்ப்ப் இரண்டும் பிரீ ஆப்ஜெக்ட்ஸ்
அதாவது டிராவிங் பாட் இல் இருக்கும் மற்ற objectகளை சாராதவை
செக்மென்ட் பெட்வீன் ட்வோ பாயிண்ட்ஸ் க்கு சென்று ஆ என்றிருக்கும் இரு பாயிண்ட்ஸ் ஐ பயன்படுத்தி ஒரு துண்டு கோட்டை வரையலாம்
அல்லது டிராவிங் பாட் இல் எங்காவது சொடுக்கி இரண்டு புதிய புள்ளிகளையும் அவற்றின் இடையே உள்ள செக்மென்ட் ஐயும் பெறலாம்
அதே போல உங்களால் ஒரு புள்ளி ஐ குறியிட்டு ஒரு செங்குத்து கோடு வரைய முடியும்
பின் அந்த கோடு புள்ளிD வழியாக செக்மென்ட் சிடி க்கு செங்குத்து ஆக இருக்கும்
ஒரு இணை கோடு இங்கு ஏதேனும் ஒரு புள்ளியை சொடுக்கி அப் ஐ தேர்வு செய்கிறேன்
புள்ளி எ வழியே அப் க்கு இணை கோடு கிடைக்கிறது
இப்போது இரு ஆப்ஜெக்ட்ஸ் களின் வெட்டிக்கொள்ளும் புள்ளியை கண்டறிய இங்குள்ள டூல் க்குச் சென்று இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் ஐ சொடுக்கவும்
சொடுக்கியை கோடுகள் வெட்டிக்கொள்ளும் இடத்தின் மீது வைத்து இரு ஆப்ஜெக்ட் களும் ஹைலைட் ஆகும் நேரத்தில் சொடுக்க அவற்றின் இன்டர்செக்ஷன் கிடைக்கிறது
தூரத்தை அளக்க டூல் பார் இல் வலதிலிருந்து நான்காவதை சொடுக்கி டிஸ்டன்ஸ் ஒர் லெங்த் டூல் ஐ தேர்வு செய்க
இரண்டு புள்ளிகளிடையே தூரத்தை அளக்க அவற்றை தேர்வு செய்யலாம்
இங்கே டிஎஃப் ஐ தேர்வு செய்யலாம்
அல்லது ஒரு முழு கோடு துண்டை தேர்வு செய்யலாம்
கிரிட் இல் யுனிட்ஸ் ஏதுமில்லை என கவனிக்க
இன்னமும் அட்வான்ஸ்ட் டாப்பிக்ஸ் கற்கையில் யுனிட்ஸ் நேம் ஐ ஆராயலாம்
அதற்கு முன் ஒவ்வொரு ஐட்டம் களிலும் உள்ள லேபல் மற்றும் கலர் போன்ற புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றலாம்
எதுவும் வரைய வேண்டாமெனில் இங்குள்ள அரோவ் கீஸ் ஐ சொடுக்கவும்
தவறாக முயன்றாலும் டிராவிங் பாட் இல் எதுவும் வரைய முடியாது
இப்போது ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்ற சொடுக்கியை ஆப்ஜெக்ட் இல் நகர்த்தி அது ஹைலைட் ஆனதும் வலது சொடுக்கி பின் ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ சொடுக்கவும்
இப்போது சில பேசிக் புராப்பர்ட்டீஸ் ஐ கூறுகிறேன்
மற்றவை வேறொரு அட்வான்ஸ்ட் டோபிக் இல் வரும்
பெயரை மாற்ற புதிய பெயர் டைப் செய்யவும்
ஒரு தலைப்பை டைப் செய்யலாம்
டோ ஷோவ் தே ஆப்ஜெக்ட் அல்லது நோட் டோ ஷோவ் என்பதைத் தெரிவு செய்ய முடியும்
ஆப்ஜெக்ட் ஐ காட்டவோ லேபல் இல் ஏதேனும் ஒன்றை காட்டவோ தேர்வு செய்யலாம்
கேப்ஷன் ஒன் ஆக இருக்கட்டும்
கலர் Tab இல் கோட்டின் நிறத்தை மாற்றலாம்
ஸ்டைல் Tab இல் தடிமன் மற்றும் ஸ்டைல் ஐ மாற்றலாம்
இதை மூடுகையில் கோடு புதிய தோற்றத்தில் கிடைக்கும்
இடது கோடி டூல் ஐட்டம் மூவ் டூல்
கற்பிக்க மிகவும் பயனாவது
பாடங்களை டைனாமிக் மற்றும் இன்டராக்டிவ் ஆக வைத்திருக்கும்
எல்லா பிரீ ஆப்ஜெக்ட்ஸ் ஐயும் நகர்த்தலாம்
பிரீ ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்துகையில் அவற்றைச் சார்ந்த டிபெண்டென்ட் ஆப்ஜெக்ட்ஸ் உம் அவற்றின் புராப்பர்ட்டி மாறாமல் நகரும்
உதாரணமாக நாம் பாயிண்ட்ஸ் ஆ அல்லது ப் யை நகர்த்தினால் இணை கோடு நகரும் ஆனால் அது இன்னும் இணையாகவே இருக்கும்
ஒரு பைல் ஐ சேமிக்க பைல் தேர்வு செய்து பின் சேவ் ஏஎஸ்
போல்டர் தேர்வு செய்ய
நான் டாக்குமென்ட்ஸ்
ஜியோஜெப்ரா வுக்குச் செல்கிறேன்
பைல் பெயரை கொடுத்து சேவ் ஐ கிளிக் செய்கிறேன்
பைல் பெயர் மேல் பேனல் இல் தெரிவதோடு அது மற்ற ஜியோஜெப்ரா பைல் கள் போல ggb பைல் ஆக சேமிக்கப்பட்டிருக்கும்
ஒரு பைல் ஐ திறக்க
பைல் ஐ கிளிக் செய்து open எந்த பைல் ஆனாலும் திறக்கத் தெரிவு செய்யலாம்
முடிவாக பயிற்சி
பயிற்சியாக ஒரு செவ்வகம் வரைக
செக்மென்ட் வித் ட்வோ பாயிண்ட்ஸ் கருவியை முதலில் கொண்டு
பின் பரல்லேல் லைன் பெர்பெண்டிக்குலர் லைன் ஐ பயன்படுத்துங்கள் இன்டர்செக்ட் ட்வோ ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் டிஸ்டன்ஸ் அல்லது லெங்த் டூல் ஐயும் பயன்படுத்துங்கள்
முடிவாக மூவ் டூல் மூலம் வரைந்த செவ்வகத்தை சோதிக்கவும்
பிரீ ஆப்ஜெக்ட்ஸ் ஐ நகர்த்திப் பார்க்கவும்
இந்த பயிற்சி ஏற்கெனவே என்னால் செய்யப்பட்டது
கோடு செக்மென்ட் அப் யில் ஆரம்பித்து அபேத் செவ்வகத்தை கட்டுமானம் செய்தேன்
இப்போது நான் மூவ் டூல் ஐட்டம் ஐ சொடுக்கி பிரீ ஆப்ஜெக்ட் ஐ நகர்த்தினால் செவ்வகம் அபேத் எந்த நிலையிலும் செவ்வகமாகவே காணப்படும் அதாவது கட்டுமானம் சரியாக இருந்தால்
டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமான ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ நான் நினைவு கூறுகிறேன்
நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா ஆதரவுடன் இது நடைபெறுகிறது
இந்தத் தளத்தில் மேலதிகத் தகவல்களை பெறலாம்
மொழியாக்கம் ஸ்ரீரங்கத்திலிருந்து கீதா சாம்பசிவம்
பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுவது
ஜியோஜெப்ரா ஐ ஆராய்ந்து மகிழுங்கள்